பக்கத்துல ஒரு கரண்ட்டு கம்போ குடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு மால் .

நெறைய சேர்ஸ் போட்டு உக்காந்துருக்காங்க கிரீன் கலர்ல .

இது வந்து ஒரு ட்ரஸ் ஷாப் .

டேபிள்ல ஒயிட் கலர் துணி வச்சு அதுல நெறைய டிரெசஸ் சுடிதார் டாப்ஸ்லா வச்சுருக்காங்க.

உள்ள ஒரு போஸ்டர் மாறி ஒட்டிருக்காங்க.

பக்கத்துல கார்னிவல் ஷீட்ஸ்னு சொல்ட்டு ஒரு ஜூஸ் கட காட்டன் கேண்டி கட வச்சிருக்காங்க.

மணல்ல நெறைய ஸ்டால்ஸ்லா ஓபன் பண்ணி இருக்காங்கோ.

ஜி_கே சின்னி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனினு ஒரே போர்டு குடுத்துருக்கு.

உள்ள வந்துட்டு டுவென்டி போர் இன்டு செவன் புக்கிங் கவுன்டர் என்ட்ரன்ஸ் அப்டினு சொல்லிட்டு போட்ருக்காங்க.

போட்ல வந்து பாத்தீங்னா ஒரு கொடி வெச்சுருக்காங்க.

இங்க வந்து நெறைய செடிலா இருக்கு.

பக்கத்துல வந்து பாத்தீங்னா கடாய் பானு அதுக்கப்றோ ப்ளூ கலர் பாக்ஸ்ல நெறைய ஷெல்ஸ் கீ செயின்லா இருக்கு.

மேல வந்து ஸ்பா அண்ட் சலூன் சொல்லி போட்டிருக்கு.

கீழ வந்து நெறைய புக்ஸ் இருக்கு.

இங்க வாட்ச் மேன் இருக்குற ஏரியால ஒரு சேரிருக்கு .

பக்கத்துல ஃப்ரெஷ் தாபா ஃபேமிலி ரெஸ்டாரன்ட்னு சொல்லி ஒன்னு இருக்கு.

முன்னாடி வந்து ஒரு பழைய கார் ஒன்னு நிக்கிது ஒயிட் கலர்ல .